ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இது ஒரு அப்டேட் டியூட்டோரியல்
முழு நீள வீடியோ இல்லை
என் ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் குறித்து ஒருவர் சொன்னது யூசர்நேம் ஐ பயன்படுத்தி வேறு யூசர் ரிஜிஸ்டர் செய்துள்ளாரா என்பதை சோதிக்க வேண்டும் என்பது
நம் பார்ம் க்குத் திரும்பிப்போகலாம்
இங்கே உங்கள் புல்நேம் ஐ டைப் செய்ய வேண்டும்
யூசர்நேம் மற்றும் ஒரு பாஸ்வேர்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இந்த மதிப்புகள் முன்னே இருந்தவை
இவற்றை நீக்கலாம்
நமக்குத்தேவை யூசர்நேம் ஐ தேர்ந்தெடுக்கும் போது
உதாரணமாக யூசர்நேம் அலெக்ஸ் உடன் ரிஜிஸ்டர் செய்கிறேன்
டேட்டாபேஸ் இல் இங்கே ஏற்கெனெவே யூசர்நேம் அலெக்ஸ் இருக்கிறது
ஆகவே யூசர்நேம் ஐ நாம் சோதிக்க வேண்டும்
யூசர்நேம் ஏற்கெனெவே டேடாபேஸில் இருந்தால் யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்ய விட மாட்டோம்
ஏனென்றால் ஒரே பெயர் இரு முறை வரக்கூடாது
நான் இங்கு ரிஜிஸ்டர் செய்தால்
பாஸ்வேர்ட் ஐ இட்டு யூசர்நேம் ஐ அலெக்ஸ் என எழுதினால்
யூசர்நேம் அலெக்ஸ் ஏற்கெனெவே டேட்டாபேஸ் இல் இருக்கிறது
இப்போது ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க
வெற்றிகரமாக ரிஜிஸ்டர் ஆகிவிட்டது
டேட்டாபேஸ் ஐ பார்க்கலாம்
இரண்டு யூசர்நேம் கள் அலெக்ஸ் என இருக்கின்றன
இது லாக் இன் இல் பிரச்சினை செய்யும்
அந்த பெயரின் முதல் நிகழ்வு லாக் இன் ஆகும்
மற்றது உதாசீனப்படுத்தப்படும்
ஆகவே இவரால் டேட்டாபேஸ் க்கு லோகின் செய்யவே முடியாது
ஆகவே இதை நீக்கலாம்
யூசர்நேம் ஏற்கெனெவே இருக்கிறதா என்பது சோதிக்கப்பட வேண்டும்
இது முகச்சுலபம்
இதை செய்ய ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் உள்ளன
நான் இருப்பதிலேயே சுலபமான செயல்திறன் மிக்க வழியை சொல்லுகிறேன்
முதலில் கோடு ஐ டேட்டாபேஸ் க்கு இணைக்க அமைக்க வேண்டும்
என் databaseஐ தேர்ந்தெடுப்பேன்
இது சப்மிட் பட்டன் சோதிக்கப்பட்டவுடன் நிகழ வேண்டும்
ஆகவே டேட்டாபேஸ் க்கு அது இணைக்கிறது
உள்ளே போய்விட்டேன்
இதன் கீழே யூசர்நேம் ஐ சோதிக்க கோடு ஐ ஆரம்பிக்கலாம்
இந்த சோதனையை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம்
நான் அதை இங்கே இட்டு மீதி ஸ்கிரிப்ட் ஐ நிறுத்திவிடுவேன்
யூசர்நேம் கண்டு பிடிக்கப்பட்டால் அதை எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம்
உங்கள் வெப்சைட் இல் இதற்கு ஒரு முழு பக்கம் இருக்கட்டும்
டை பங்ஷன் மீதி கோடு ஐ நிறுத்திவிடும்
ஆகவே இதை நான் பரிந்துரைப்பதில்லை
இருக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல் செக்ஸ் ஐ கேஸ் செய்து வைத்துக்கொள்ளலாம்
மேலும் ஸ்கிரிப்ட் ஐ நிறுத்த வேண்டாம்
நாம் என்ன செய்ய முயல்கிறோம் என்று பொதுவாக புரிந்து விடும்
குறிப்பிட்ட யூசர்நேம் உள்ள ரெக்கார்ட் ஐ தேர்வு செய்ய ஒரு குரி ஐ டைப் செய்ய வேண்டும்
ஆகவே சொல்வது நேம்செக் குரி
வேரியபிள் நேம்செக் மற்றும் இது ஒரு மைஸ்கிள் குரி
எளிதாக இருக்க யூசர்நேம் ஐ தேர்கிறேன்
இது எல்லா டேட்டா வையும் தேர்வு செய்யாது
ஆகவே யூசர்நேம் ஐ யூசர்ஸ் இலிருந்து தேர்வு செய்கிறேன்
அதுவே இங்கே நம் டேபிள் நேம்
சொல்வது எங்கே யூசர்நேம் இஸ் எக்குவல் டோ
இங்கே பார்ம் ஐ சப்மிட் செய்யும் பயனரின் யூசர்நேம் தேவை
அது யூசர்நேம் வேரியபிள் நேம் ஆகும்
ஆகவே இங்கே வந்து யூசர்நேம் என்று டைப் செய்தால் போதும்
இப்போது நேம் அலெக்ஸ் என இருந்தால் டேட்டாபேஸ் இல் யூசர்நேம் அலெக்ஸ் என்று இருக்கும் எல்லா ரெக்கார்ட் களையும் இது தேர்ந்தெடுக்கும்
அதை சற்று நேரத்தில் பார்த்துவிடலாம்
இதை ஒரே ஒரு ரெக்கார்ட் உடன் சொன்னால்
உதாரணமாக யூசர்நேம் டேல் என்றால் எந்த ரெக்கார்ட் உம் வராது
ஆகவே யூசர்நேம் இல்லையானால் எந்த ரெக்கார்ட் உம் திரும்பாது
ஆகவே தேவையானது எத்தனை ரெக்கார்ட் கள் திரும்பின என சோதிக்க ஒரு பங்ஷன்
இதை ஒரு கவுண்ட் வேரியபிள் ஐ உருவாக்கி செய்யலாம்
அது மைஸ்கிள் நும் ரவ்ஸ்
அது நேம்செக் என்னும் உங்கள் குரி திருப்பும் ரெக்கார்ட்ஸ் அல்லது இருக்கும் ரவ்ஸ் இன் எண்ணிக்கையை திருப்புகிறது
ஆகவே இதை சோதிக்கலாம்
எண்ணிக்கையை எச்சோ ஆட் செய்து பின் ஸ்கிரிப்ட் ஐ கொல்லுவேன்
மீதி கோடு எக்ஸிக்யூட் ஆகாது
ரிஜிஸ்டர் க்கு திரும்பிப்போகலாம்
புல்நேம் அலெக்ஸ் என டைப் செய்கிறேன்
புல்நேம் ஒரு யூசர்நேம் ஐ தேர்வோம்
டேல் என தேர்கிறேன்
பாஸ்வேர்ட் சோதிக்கப்படாது
ஆகவே அதை விட்டுவிடலாம்
இருந்தாலும் அதை இங்கே இட்டு ரிஜிஸ்டர் ஐ சொடுக்குகிறேன்
செரோ திரும்புகிறது
ஏனெனில் டேல் டேட்டா பேஸ் இல் யூசர்நேம் ஆக இல்லை
இருந்தாலும் அலெக்ஸ் என இட்டால்
அது சின்ன ஆ
சிலது வருகிறது
ஸ்ட்ரிப் டாக்ஸ்
அது கேஸ் சென்சிட்டிவிட்டி உடன் வேலை செய்ய
ஆகவே இது இன்னொரு குறிப்பு
யூசர்நேம் ஐ கணக்கில் எடுத்துக்கொண்டால் சொல்வது
எஸ்டிஆர் டோ லவர் இங்கே
அது எப்போதும் லவர்கேஸ் ஆக மாற்றப்படுவதற்கு
நாம் செய்யப்போவது
அதை கண்டுபிடிக்க வேண்டும்
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க
திருப்பப்பட்ட மதிப்பு ஒன்று
ஆகவே இங்கே நாம் சோதிப்பது நாம் எச்சோ ஆட் செய்யும் வேரியபிள் இஸ் நோட் எக்குவல் டோ செரோ
பின் யூசர் க்கு சொல்ல வேண்டியது யூசர்நேம் ஏற்கெனெவே ரிஜிஸ்டர் ஆகிவிட்டது
ஆகவே இங்கே ஒரு எளிய ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றும் நம் ப்ளாக் ஐ உருவாக்கலாம்
பின் நாம் சொல்வது கவுண்ட் டோஸ்ன்ட் எக்குவல் செரோ அதாவது இந்த யூசர்நேம் நிபந்தனையுடன் ஒரு ரெக்கார்ட் உடன் இருக்கிறது
பின் ஸ்கிரிப்ட் ஐ கொன்று விட்டு சொல்வது யூசர்நேம் ஆல்ரெடி டேக்கன் அல்லது அது போன்ற ஏதும்
இங்கே திரும்பி வந்து ரிஃப்ரெஷ் செய்யலாம்
அலெக்ஸ் ஐ தேர்வோம்
ஒரு பாஸ்வேர்ட் உள்ளிட்டு ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கலாம்
யூசர்நேம் ஆல்ரெடி டேக்கன் எர்ரர் எழுவதை காணலாம்
நியூ நேம் ஐ தேர்ந்து டேல் ஐ டைப் செய்தால்
மற்றும் பாஸ்வேர்ட் மற்றும் ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கலாம்
டேட்டாபேஸ் இல் வெற்றிகரமாக ரிஜிஸ்டர் ஆகிறது
ஏனெனில் இந்த யூசர்நேம் இருப்பில் இல்லை
ஆகவே அத்துடன் விட்டுவிடலாம்
ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட யூசர் உள்ளே போக முடிகிறது
ஒரு எஸ்டிஆர் டோ லவர் பங்ஷன் ஐ சேர்த்தால் எல்லாம் எளிதாக முடிகிறது
அல்லது இந்த எஸ்டிஆர் டோ லவர் பங்ஷன் ஐ உங்கள் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் வைக்கலாம்
இருந்தாலும் எல்லா யூசர்நேம்ஸ் ஐயும் லவர்கேஸ் க்கு மாற்றுவது நல்லதே
இதை ஒரு லோகின் ஸ்கிரிப்ட் இலும் சேர்க்க வேண்டும்
யூசர்
லோகின் பாக்ஸ் இல் டைப் செய்யும் எதையுமே லவர்கேஸ் ஆக மாற்ற வேண்டும்
இத்துடன் விளையாடி பாருங்கள்
அது எர்ரர் களை கண்டுபிடிக்க நல்ல வழி
முயற்சி செய்து பாருங்கள்
உதவி தேவையானால் மின்னஞ்சல் அனுப்புங்கள்
அப்டேட்ஸ் க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்
பார்த்தமைக்கு நன்றி
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா